இது வந்து ஒரு செடிகள்கான ஒரு எடோ.

சைட்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி செடிங்கல்லா இருக்கு சின்ன சின்னதா.

இதுல வந்து ஃபுல்லா புள் தர மாரி இருக்கு.

அலையு வருது அது பக்கத்துல வந்து ரோடு பாத இருக்கு போறதுக்கு.

பின்னாடி வந்து ஒரு சின்ன போட்டோலா இருக்கு மால போட்டு.

மேல ஃபுல்லா ஃபேனா இருக்கு அப்றோ ஓட் மாரி இருக்கு.

த்துல ஒரு மரோ இருக்கு சுத்தி அதுக் பக்கத்துல ஒரு ரெண்டு கட இருக்கு.

கீழ குனிஞ்ச மாரி யோகா பண்ணிட்டிருக்காங்க. கீழ இங்க ஒரு சைடு வந்து ஒரு பிங்க் கலர் காலர் மாரி போட்ருக்கு அங்க வந்து கிரீன் கலர்ல கீழ போட்ருக்கு.

அதற்கு பின்னாடி ஒரு செல மாரி ஒன்னு இருக்கு.

இங்க நிக்கிற ஒருத்தர் ஃபோன் பேசிட்ருக்காரு.

சோஃபா செட் ஒன்னு வச்சிருக்காங்க உக்காரத்துக்கு அப்றோ மேல பூ டிசைன்ஸ்ல பண்ணிருக்காங்க.

இது வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ற எடோ.

இதுல வந்து ஒரு காலியான எடம் மாரி இருக்கு.

இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் மேல வந்து பெருசா ஒரு பேனர் மாரி இருக்கு அது வந்து சின்ன சின்ன சின்ன போட்டோஸ்ல நெறைய இருக்கு.

படோ மாரிலா ஒன்னு இருக்கு பிரவுன் கலர்ல பக்கத்துல ஒரு மரோ ஒன்னு இருக்கு.

கீழ படுத்துட்டு அதுக் கீழ ஒரு எல்லோ கலர்ல ஒரு கார்பெட் மாரி விரிச்சிருக்கு.

அதுல வந்து சின்னதா ஒரு மைக் மாரி ஒன்னு இருக்கு.

இது வந்து ஒரு இவான்ஐலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ் .

இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்டார் மாரி பெருசா இருக்கு. கிரீன் கலர்ல ஒன்னு பர்பிள் கலர்ல ஒன்னு.